ஒரு பொருளுக்கு வெல இருபது ரூபான்னு போர்டு வச்சிருக்காங்க.

ஹோட்டல்லும் ஒயிட் கலர்ல இருக்குது.

ஒரு பழைய பில்டிங் தெரியுது.

செவர்ல ரெட் கலரும் சேண்டில் கலரும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

நெறைய சேரும் சோஃபாவும் போட்டு இருக்காங்க.

அவங்க பிளாக் கலர் செருப்பு போட்டு இருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு எல்லோ கலர் குட்டி சேர் இருக்குது.

ஒரு தென்னந் தோப்பு தெரியுது தென்ன மரோ வரிசையா நின்னுட்டு இருக்குது.

காருக்கு மேல ஒரு மரத்தோட கெல படர்ந்து கிடக்குது.

யெல்லோ கலர்ல போன் நம்பரும் இருக்குது.

சலூன் கட ரெட் கலரா இருக்குது.

நெறைய பலூன் கட்டி தொங்க போட்டு இருக்காரு.

ஹோட்டலுக்கு பக்கத்துல ஓடு போட்ட வீடு ஒன்னு இருக்குது.

ஃப்ரெண்ட்ல கிளாஸ் போட்றுகாங்க.

ஒருத்தரு ரெட் கலர் ஷர்ட்டு ப்ளூ கலர் பேண்டும் போட்டுட்டு நின்னுட்டு இருக்காரு.

ஒரு சேர்ரு பிளாக் கலரு இன்னொரு சேர்ரு ரெட் கலருமா இருக்குது.

இது ஒரு ஜிம் சென்டர் .

வெளியில நெலக்கடலையும் மைசூர்பாக்கும் போட்ட பிக்சர் வச்சிருக்காங்க.